பெர்ல் ல் Arrayகள் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது அரே ன் இண்டெக்ஸ் ஒரு அரே ன் நீளம் ஒரு அரே ன் elementகளை அணுகுதல் ஒரு அரே ன் மீது லூப் செய்தல் தொடர்ச்சியான அரே மற்றும் அரே ஐ வெட்டுதல் இங்கே நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 1204 இயங்குதளம் மற்றும் பெர்ல் 5142 கெடிட் டெக்ஸ்ட் எடிட்டர் ஐயும் பயன்படுத்துவேன்
உங்களுக்கு விருப்பமான எந்த டெக்ஸ்ட் எடிட்டர் ஐயும் பயன்படுத்தலாம்
பெர்ல் ல் Variableகள் Commentகள் மற்றும் டேட்டா Structureகள் குறித்த அறிவு இருக்க வேண்டும் loopகள் மற்றும் கண்டிஷனல் statementகள் குறித்தும் தெரிந்திருப்பது நன்று
அதற்கான ஸ்போகன் டுடோரியல்களை ஸ்போகன் டுடோரியல் இணையத்தளத்தில் காணவும்
எந்த டேட்டா டைப் elementகளையும் கொண்டிருக்கும் அரே ஒரு எளிய டேட்டா ஸ்ட்ரக்சர்
அரே இண்டெக்ஸ் எப்போதும் பூஜ்ஜியத்திலேயே ஆரம்பிக்கும்
பெர்ல் ல் ஒரு அரே ன் நீளத்தை டிக்ளேர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை
அரே ன் நீளம் elementகளை சேர்த்தல் அல்லது நீக்குதலின் போது அதற்கேற்றவாறு விரியும் அல்லது சுருங்கும்
ஒரு அரே ஐ டிக்ளேர் செய்வதற்கான சின்டாக்ஸ் myArray எக்குவல் டோ அடைப்புகளில் 1 காமா 2 காமா 3 காமா ஒற்றை மேற்கோள்களில் ஏபிசி காமா 103 செமிகோலன் ஒரு அரே ன் கடைசி இண்டெக்ஸ் ஐ இந்த கமாண்ட் மூலம் காணலாம் myArray இதை உதாரண ப்ரோகிராமின் உதவியுடன் புரிந்துகொள்ளலாம்
டெர்மினலைத் திறந்து டைப் செய்க கெடிட் அரேயிண்டெக்ஸ் டாட் பிஎல் ஸ்பேஸ் ஆம்பர்சாண்ட் எண்டரை அழுத்துக இது ஜெடிட்டர் ல் அரேயிண்டெக்ஸ் டாட் பிஎல் பைல் ஐ திறக்கும் திரையில் காணப்படும் கோடு ன் பகுதியை டைப் செய்க இங்கே 5 elementகளை கொண்ட ஒரு அரே ஐ டிக்ளேர் மற்றும் டிஃபைன் செய்துள்ளோம்
அரே இண்டெக்ஸ் பூஜ்ஜியத்தில் ஆரம்பிப்பதால் கடைசி இண்டெக்ஸ் மதிப்பு 4 ஆகும் அதாவது elementகளின் எண்ணிக்கை அது 5 மைனஸ் 1
பைல் ஐ சேமிக்க CtrlS ஐ அழுத்துக
இப்போது டெர்மினலுக்கு வந்து பெர்ல் ஸ்கிரிப்ட் ல் இயக்க டைப் செய்க பெர்ல் அரேயிண்டெக்ஸ் டாட் பிஎல் எண்டரை அழுத்துக டெர்மினலில் காட்டப்படுவது போல வெளியீடு இருக்கும் இப்போது பெர்ல் ல் ஒரு அரே ன் நீளத்தை எவ்வாறு பெறுவது என காண்போம்
ஒரு அரே ன் நீளத்தை கண்டறிய பல வழிகள் உள்ளன
அரே ன் இண்டெக்ஸ் 1 அதாவது array 1 பெர்ல் ன் உள்ளடங்கிய ஸ்கேலர் பங்ஷன் ஐ பயன்படுத்துதல் அதாவது ஸ்கேலர் அடைப்புகளில் array அரே ஐ ஒரு ஸ்கேலர் வேரியபிள் க்கு அசைன் செய்தல் அதாவது arrayLength array ஒரு உதாரண ப்ரோகிராமை பயன்படுத்தி அரே ன் நீளத்திற்கான விளக்கத்தைக் காண்போம்
டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க கெடிட் அரேலெங்த் டாட் பிஎல் ஸ்பேஸ் ஆம்பர்சாண்ட் எண்டரை அழுத்துக திரையில் காட்டப்படும் பின்வரும் கோடு ன் பகுதியை டைப் செய்க இங்கே 5 elementகளை கொண்ட ஒரு அரே ஐ டிக்ளேர் மற்றும் டிஃபைன் செய்துள்ளோம்
எனவே வெளியீடு 5 காட்டப்படும்
முன்னிலைப்படுத்தப்பட்டவை பெர்ல் ல் அரே ன் நீளத்தைக் கண்டுபிடிப்பதற்கான 5 வழிகள் ஆகும்
பிரின்ட் ஸ்டேட்மெண்ட் ல் காமா ஐ பயன்படுத்தி வெளியீட்டை சேர்த்துள்ளோம் என்பதை கவனிக்கவும்
பைல் ஐ சேமிக்க Ctrl ஸ் ஐ அழுத்துக
இப்போது ஸ்கிரிப்ட் ஐ இயக்குவோம்
டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க பெர்ல் அரேலெங்த் டாட் பிஎல் எண்டரை அழுத்துக டெர்மினலில் காட்டப்படுவது போல வெளியீடு இருக்கும்
இப்போது ஒரு அரே ல் தனி எலிமெண்ட் ஐ எவ்வாறு அணுகுவது என பார்ப்போம்
அரே ன் எலிமெண்ட் களை அணுக இண்டெக்ஸிங் பயன்படுகிறது
பின்வரும் இருப்புகளில் உள்ள எலிமெண்ட் களை அணுக உதாரணத்தைக் காண்போம் முதல் இருப்பு கடைசி இருப்பு எந்த இருப்பில் இருந்தாலும் டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க கெடிட் பெர்லாரே டாட் பிஎல் ஸ்பேஸ் ஆம்பர்சாண்ட் எண்டரை அழுத்துக காட்டப்படும் கோடு ன் பகுதியை டைப் செய்க
மையாரே குறியுடன் டிக்ளேர் செய்யப்படுகிறது என்பதை கவனிக்க
ஆனால் ஒரு அரே எலிமெண்ட் ஐ அணுக குறியை பயன்படுத்த வேண்டும்
எந்த இருப்பிலும் உள்ள எலிமெண்ட் ஐ அணுக அரே க்கு இண்டெக்ஸ் ஐ அனுப்ப வேண்டும் இங்கே மையாரே ன் முதல் எலிமெண்ட் ஐ அணுக பூஜ்ஜியம் இண்டெக்ஸ் ஆக அனுப்பபடுகிறது மையாரே ன் கடைசி எலிமெண்ட் ஐ அணுக மையாரே ன் கடைசி இண்டெக்ஸ் ஐ அனுப்பியுள்ளோம் இது பற்றி நாம் ஏற்கனவே கற்றுள்ளோம் என்பதை நினைவுகொள்க
பைல் ஐ சேமிக்க Ctrl ஸ் ஐ அழுத்துக
டெர்மினலுக்கு வந்து ஸ்கிரிப்ட் ஐ இயக்க டைப் செய்க பெர்ல் பெர்லாரே டாட் பிஎல் எண்டரை அழுத்துக டெர்மினலில் காட்டப்படுவது போல வெளியீடு இருக்கும் இப்போது அரே ன் ஒவ்வொரு எலிமெண்ட் மீதும் எவ்வாறு லூப் செய்வது என காண்போம்
ஒரு அரே மீது லூப் செய்ய இரு வழிகள் உண்டு போர் லூப் ஐ பயன்படுத்துதல் போரிச் லூப் ஐ பயன்படுத்துதல் ஒரு அரே ன் மீது இந்த லூப் களை இட்டரேட் செய்வதை உதாரண ப்ரோகிராம் மூலம் கற்போம்
அதற்கு டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க கெடிட் லூப்பிங்கவரரே டாட் பிஎல் ஸ்பேஸ் ஆம்பர்சாண்ட் எண்டரை அழுத்துக திரையில் காட்டப்படும் கோடு ன் பகுதியை டைப் செய்க இஙகே இண்டெக்ஸ் ஐ இட்டரேட் செய்வதன் மூலம் அரே ன் ஒவ்வொரு எலிமெண்ட் ஐயும் அச்சடிக்கிறோம்
இ வேரியபிள் ன் மதிப்பு அரே ன் கடைசி இண்டெக்ஸ் ஐ அடையும் வரை போர் லூப் இயங்கும்
இங்கே அரே ன் ஒவ்வொரு எலிமெண்ட் க்கும் போரிச் லூப் இயக்கப்படுகிறது
அரே அதன் கடைசி எலிமெண்ட் ஐ அடைந்தவுடன் அது போரிச் லூப் ஐ முடிக்கும்
கவனிக்க போர் மற்றும் போரிச் loopகள் பற்றி உங்களுக்கு தெரியவில்லை எனில் அதற்கான ஸ்போகன் டுடோரியல்களுக்கு ஸ்போகன் டுடோரியல் வளைத்தளத்தைக் காணவும்
இப்போது பைல் ஐ சேமிக்க Ctrl ஸ் ஐ அழுத்துக
பின் டெர்மினலுக்கு வந்து ஸ்கிரிப்ட் ஐ இயக்க டைப் செய்க பெர்ல் லூப்பிங்கவரரே டாட் பிஎல் எண்டரை அழுத்துக டெர்மினலில் காட்டப்படுவது போல வெளியீடு இருக்கும்
பெர்ல் ல் ஒரு தொடர் அரே ஐ பின்வருமாறு டிக்ளேர் செய்யலாம் alphaArray அடைப்புகளில் ஆ புள்ளி புள்ளி ட் செமிகோலன் அதாவது அல்பாரே
elementகள் ஆ ப் சி மற்றும் ட் ஐ கொண்டிருக்கும் அதேபோல numericArray எக்குவல் டோ அடைப்புகளில் 1 புள்ளி புள்ளி 5 செமிகோலன் ஆனது numericArray எக்குவல் டோ அடைப்புகளில் 1 காமா 2 காமா 3 காமா 4 காமா 5 க்கு சமம் பெர்ல்
அரே ஐ வெட்டவும் செய்கிறது
அரே ன் ஒரு பகுதியை எடுத்து அதை ஒரு புதிய அரே னுள் போடுவதுதான் இது
array அடைப்புகளில் 19 காமா 23 காமா 56 காமா 45 காமா 87 காமா 89 செமிகோலன் newArray array சதுர அடைப்புகளில் 1 காமா 4 செமிகோலன் வெட்டியபின் நியூவரே பின்வருமாறு இருக்கும் newArray அடைப்புகளில் 23 காமா 87 செமிகோலன் சுருங்கசொல்ல
இந்த டுடோரியலில் நாம் கற்றது உதாரண ப்ரோகிராமை பயன்படுத்தி ஒரு அரே ன் இண்டெக்ஸ் ஐ கண்டறிதல் ஒரு அரே ன் நீளத்தை கண்டறிதல் ஒரு அரே ன் எலிமெண்ட் களை அணுகுதல் ஒரு அரே ன் மீது லூப் செய்தல் தொடர் அரே அரே ஐ வெட்டுதல்
இங்கே உங்களுக்கான பயிற்சி வானவில் நிறங்களின் ஒரு அரே ஐ டிக்ளேர் செய்யவும் இந்த அரே ன் நான்காம் எலிமெண்ட் ஐ அச்சடிக்கவும் இந்த அரே ன் நீளம் மற்றும் கடைசி இண்டெக்ஸ் ஐ அச்சடிக்கவும் போர் மற்றும் போரிச் loopகளை பயன்படுத்தி அரே ன் ஒவ்வொரு எலிமெண்ட் ன் மீதும் லூப் செய்க myArray அடைப்புகளில் 19 செமிகோலன் என ஒரு அரே ஐ டிக்ளேர் செய்து பின் அரே ஐ வெட்டுதலை பயன்படுத்தி அந்த அரே ல் இருந்து ஒற்றைப்படை எண்களின் ஒரு அரே ஐ உருவாக்குக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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்